இந்த ஃபோட்டோல இருக்றது மெரினா ஸ்விம்மிங் ஃபூல் .

லைட் பிரவுன் கலர் கார் --

அதோட கலர் ப்ளூ வித் ஒய்ட் .

இந்த சேர்ஸ் ஓட கலர் பிரவுன் .

அந்த போட்ஸ்ஸோட கலர் எல்லோ வித் ரெட் ஒயிட் வித் கிரீன் அண்ட் ஒன்லி ரெட் அப்புறோ அதுல நறைய துடுப்புகள் இருக்கு.

கடல் பெருசா இருக்கு அதோட கலர் பிளா--

நெறைய டிராலிஸ் இருக்கு அந்த டிராலில ஒருத்தர் பிங்க் கலர் பேக்க தள்ளிட்டு வராறு.

இந்த ஃபோட்டோல இருக்கிறது ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க தேஜா புக் ஸ்டால் .

ஒஒ மொத்தோ நாலு ஃபிஷ்ஷர்மேன்ஸ் இருக்காங்க.

இந்த ஃபோட்டோல தெரியிறது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் .

இந்த போட்டோல இருக்குறது ஒரு போஸ்ட் ஆபீஸ் இந்தியன் போஸ்ட் ஆபீஸ் .

இந்த போட்டோல தெரியிற ஜிம்மோட தீம் கலர் ரெட் .

இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி நெறையா பைக்ஸ் நிப்பாட்டி வச்சிருக்காங்க.

ஒரு போர்டு வச்சிருக்காங்க அந்த ப்ரோடோட பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ வச்சிருக்காங்க.

முன்னாடி ஒரு முள்ளுச்செடி இருக்கு அது மேல ஒரு ஒயிட் கலர் துணி கட்டிருக்காங்க.

அந்த பில்டிங்ல நெறைய கிளாஸ் டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க.

இந்த போட்டோல இருக்கிறது ஒரு டாக்டர் பேஷண்ட்ஸ்க்கு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி தந்துட்ருக்காரு.

இந்த ஃபோட்டோல இருக்கிறது ஒரு வீடு.